ஒரு ரெண்டு பர்சன் பின்னாடி நின்னுட்டுருக்காங்க அதுல ரெட் கலர் ஷர்ட் போட்டு ஒரு பர்சன் நின்னுட்ருக்காரு.

ஆரஞ்சு கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

அந்த லைப்ரரிக்கு எக்மோர் புக் ஹவுஸ்னு நேம் வச்சிருக்காங்க. ரெட் கலர்ல வோர்ட்ஸ் எழுதிருக்காங்க.

உள்ள நெறைய பேசஞ்சர்ஸ் வெய்ட் பண்ணிட்ருக்காங்க.

பர்பிள் கலர்ல ஒரு பில்டிங்கு பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

அந்த ரோட்ல நிறைய லைட் கம்பி இருக்கு.

அங்க குட்டி குட்டி ஜன்னல்லா இருக்கு.

சைடுல எல்லோ கலர் ஆரஞ்ச் கலர்ல செவுருக்கு பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

ப்ளூ கலர்ல ஷட்டர் போட்ருக்காங்க சைடுல கம்பி இருக்கு.

இங்க ரெண்டு பர்சன் உட்காந்து பேசிட்டுருக்காங்க.

அவங்க ஒரு மேட் மேல உக்காந்திருக்காங்க.

அங்க அசோகா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்ன்னு ப்ளூ கலர்ல வேர்ட்ஸ் எழுதிருக்காங்க.

கிரீன் கலர் குப்ப தொட்டி இருக்கு.

இந்த கேட்ல குட்டி குட்டி--

எல்லோ கலர் பலூன் வச்சிருக்கான் கைல.

பெரிய பெரிய கல்லெல்லா இருக்கு சைடுல .

அந்த லைட் பிளாக் கலர்ல இருக்கு.

ஒரு பர்சன் கார சரி பண்ணிட்ருக்காரு.

ரெட் கலர் சுடிதார் போட்டு ஒரு லேடி நடந்து போயிட்டிருக்காங்க பிங்க் கலர் சுடிதார் போட்டு ஒரு லேடி நடந்து போயிட்டிருக்காங்க.